அஅ கடைல சேரு போட்ருக்காங்க.

அதுல ரைட் சைடு அதுல நோட்டீஸ் ஒட்டி இருக்காங்க. நீல கலர் போடு வெச்சிருக்காங்க. அதுக்கு கீழ வந்து சும்மா ஒன்னு பார்க் பண்ணி இருக்கு.

இது வந்து ஒரு பிளே ப்ளேஸ் மாதிரி இருக்கு சின்ன குழந்தைகள் விளையாட ப்ளேஸ் மாதிரி இருக்கு.

அதில் ஒரு தேவி தேவி கையில் சூலம் காணப்படுகிறது.

ஒரு பக்கம் உள்ள சுவர் மட்டும் மஞ்ச கலர்ல இருக்கு.

ஆ ஸ்கேனர் செய்றதுக்குள்ள ஒரு சாதனம் காணப்படுகிறது.

பைல்ஸ் அடுக்கி வைத்திருக்கிறார்கள் நோட்டுகள் இருக்கிறது வெள்ளை நிற சேர் ஒன்று காணப்படுகிறது.

கடையில ரெண்டு ப்ளூ கலர் சேரும் ஒரு ஒயிட் கலர் சேரும் போட்ருக்காங்க.

இது ஒரு கட்டிடம் போல காணப்படுகிறது.

அ சறுக்கு காணப்படுகிறது அதில் கொஞ்சம் ஆட்கள் காணப்படுகிறார்கள்.

ஆ பின்னாடி நறைய அ தென்னை மரொல்லா வளந்திருக்கு இந்த பக்கமூ ஒரு மரொ இருக்கு.

எ எடது பக்கமு சட்டை எல்லா எ கண்ணாடி வழியா தெரிது.

அ பலூன் ஆரஞ்சு கலர்லயும் ஒயிட் கலர்லயும் இருக்கு.

ஆ நறைய அ ஸ்கூட்டி வெளியில அடுக்கி வெச்சிருக்காங்க.

இது வந்து பழங்கால பொருட்கள்லாம் வச்சிருக்கிற மாதிரி இருக்கு இந்த இடத்துல நிறைய பான நிறைய மண்ல செஞ்சு பாத்திரங்கள் எல்லாமே இருக்கு.

அஅ சா கூட்டு கறிகள் எல்லாம் விளம்பி வைக்கப்பட்டுள்ளது இரண்டு பேர் மட்டும் இருக்கிறார்கள்.